ஒயிட் கலர்ல கிரில் வச்சிருக்காங்க.

அப்புறம் பக்கத்திலேயே ஒரு ஜீசஸ் கிரிஸ்ட் போட்டோ வச்சிருக்காங்க.

படத்துல நெறைய லைட் அட்டிஷனல் லைட் வச்சிருக்காங்க.

எல்லாரு கிராஃப்ட்ஸ் ஒர்க்ஸ் பண்ணிட்டிருக்காங்க.

பில்டிங் சுத்தி வைட் கலர்ல பெயிண்ட் பண்ணி இருக்காங்க.

படத்துல கொஞ்சம் மரங்கள் காமிக்கிறாங்க.

வீட்டு முன்னால அரேஞ் பண்ணி வெச்சிருக்காங்க.

டாப்ல வந்துட்டு ஃப்ளோர்ல மூணு ஃபேன் இருக்கு பாத்தீங்கன்னா லைட்சும் இருக்கு.

ரெண்டு பேர் தலப்பாக்கட்டு போட்டுருக்காங்க ஒருத்தர் கிரீன் செக்குடு ஷர்ட் போட்டுருக்காரு ஒருத்தர் வைட் ஷர்ட் போட்டுருக்காரு.

அப்புறம் காரெல்லாம் ஒயிட் கலர்ல இருக்கு ரெட் கலர்ல இருக்கு.

அ பில்டிங்ஸ் பக்கத்துல இருக்கு.

இந்த கார் ஷாப் நேம் வந்து எ போர் கார்ஸ்ஸு .

நெறைய மக்கள் வந்து வந்து போறாங்க.

இந்த ரூம் வந்து வொயிட் அண்ட் பிரவுன் கலர்ல பெயிண்ட் பண்ணி இருக்காங்க.

இவரு ரோஸ் கலர் ஷர்ட் போட்ருக்காரு பிளாக் கலர் பேண்ட் போட்ருக்காரு.